அதிலே எல்லாம் ஒண்ணும் பிரச்சினை கிடையாது okay க்கா இப்போ வந்து fourth sixth படிக்கிறவங்க start ஆகுதுன்னு சொல்றீங்களே book படிக்கனுன்ட்டு sixth ல வந்து இந்த மூணு பருவம் இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்ல அஹ் அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் மூன்று பருவத்தையும் நம்ம படிக்கணுமாக்கா ஆமாம்டா அது தான் நீ two marks அந்த மாதிரி எல்லாம் படிக்கப்போறது இல்லை one word தானடா full ஆ படிக்கப்போற அந்த அந்த three இதுவும் படிக்கிற நீ mostly இந்த government exam பிரிச்சு குடுப்பாங்க அதை நீ private school ல sorry government school ல படிச்சேன்னு சொன்னீன்னா உனக்கு வந்து term ஒண்ணு full ஆ நான் government school ல தான் படிச்சேன் private school ல தான் படிச்சேன்னா அதுக்கு ஏத்தமாதிரி அவங்க books ஐ collect பண்ணி படிச்சுக்கலாம்

ஓ okay okay க்கா அதுதான் இப்போ eleventh twelfth ல எல்லாம் இந்த group வந்து மாறுதே biology group இருக்கு bio maths இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதான் கேட்டேன் நான் வந்து படிச்சது computer application நான் ஒரு group அதான் இந்த group ல இருந்து question answer படிக்கணுமா இல்லை அந்த group ல இருந்து படிக்கணுமா அதுவும் சரியா தெரியலை doubt ஆவே இருக்கு அதான் நீ இதெல்லாம் பயப்படாதே apply பண்ணு பரிட்சை எழுதிப் பார்க்கலாம் அதெல்லாம் ஒரு கஷ்டமும் நமக்கு தெரியாது இதனால ஆனா இப்போ எல்லாமே easy ஆ தான்க்கா கேக்குறாங்க eleventh twelfth ல எல்லாம் இப்போ news ல பாத்தீங்களா ஒரு பொண்ணு six hundred க்கு six hundred எடுத்திருக்கா அதுதான் எங்க அக்காவும் வீட்ல சொல்றா நானும் six hundred தான் எடுத்தேன் அப்படின்றாளா அதான் நான் சொன்னேன் நீ எடுத்தது வந்து ஆயிரத்து இருநூறுக்கு six hundred எடுத்த ஆனா அவ six hundred க்கு six hundred எடுத்திருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அவங்கல்லாம் என்ன சொல்றது கடவுளோட ஆசிர்வாதம்தான் full ஆ கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சொல்லணும்னு இருந்தோம் அப்படியா okay okay உம் உம் ஆமா அந்த பொண்ணு computer application இப்போ வந்து college ல அந்த பொண்ணு படிக்கிற course கூட B com computer application தான் எடுக்கிறேன்னு சொல்லிச்சு அந்தப்பொண்ணு interview ல சொல்லிச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் அந்த பொண்ணைப்பத்தி news எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட family யாம் அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிதாம் நேரத்தை வீணடிக்காம படிங்க advice எல்லாம் பண்ணிச்சு பாத்தேன் அந்த பொன்னு நல்லா படிச்சி நல்லா இதுவாதான் இருந்தாங்க ஆமா அந்த பொண்ணு கூட படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா இல்ல இப்ப உன் friends எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ற ஆஹ் பேசிட்டுதாக்கா இருக்கேன் எல்லாம் வந்து college busy ல இருக்காங்க இப்போ work busy க்கு வந்துட்டாங்க அவங்க எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க பேசிருக்கீங்களா என் college school friends கிட்ட எல்லாம் எல்லாம் நல்லாதான்க்கா இருக்காங்க எல்லாம் இப்போ semester க்கு படிச்சிட்டு இருக்காங்க அப்படியே வேலைக்கும் try பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ரொம்ப busy

இந்நேரம் எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அது என்னவோ உண்மை தான் அது எப்படி சொல்றது school ங்கிறது கொஞ்சம் condition ஓட போகும் college ங்கிறது அப்படி இல்லை இல்லை என்ன சொல்லுவாங்க பாக்கலாம்

இன்னும் இல்லைமா சாப்பிடணும் இதோ குட்டிப்பாப்பாங்க விளையாடிட்டு இருக்காங்க அவங்களை எல்லாம் தூங்க வச்சிட்டு அப்புறம் தாண்டா சாப்பிடனும்அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோயேன் சாப்பிடவும் விட மாட்டாங்க நம்மளை ஒரே அமர்க்களம் பண்ணிகிட்டே ஒரே இது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க விளையாடிட்டு இருக்காங்க இரண்டு பேரும் ஓ okay okay அக்கா இப்போ இந்த government exam ல கூட typewriting exam எல்லாம் இருக்குதாக்கா news type பண்றது அந்த மாதிரி அது தான் group four க்கு மட்டும் typewriting எதோ முடிச்சிருக்கனும்னு சொல்லிட்டு சொன்னாங்கடா அதுக்கப்புறம் மீதி group one group two க்கு வந்து computer

ஓ okay இப்ப நான் சன் டிவில news எல்லாம் பேசுவாங்க இல்லக்கா அதுவும் government exam ஆ அக்கா இல்லை தனியா ஏதாவது contact பண்ணனுமா அது maximum பார்த்தீனா other work தான்டா அது வந்து பார்த்தீனா government job கிடையாது sun TV ன்றது என்ன சொல்றது அது வந்து TV மூலியமா வர்றது அது வந்து நம்மளா வந்து own ஆ apply பண்றது அது நிறைய பேர் வீட்ல இருந்து upload பண்றாங்க news வாசிக்கிறது

போட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து பாத்தீன்னா வீட்ல இருந்தே வேலைக்கு போகமுடியாத பட்சத்துல வந்து பாத்தீன்னா வீட்ல இருந்தே news paper எல்லாம் அடிச்சு குடுப்பாங்க அஹ் வீட்லயே அது வந்து எனக்கு தெரியும் வீட்ல இருந்தே பாதிபேர் பண்றவுங்களும் இருக்காங்க office போய் பண்றவுங்களும் பாதிபேர் இருக்காங்கடா

அது எல்லாம் government job ஆ என்னன்னு சரியா தெரியலை private தான்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறது private ன்னு நினைக்கிறேன் சரியா தெரியலைமா அது என்னன்னு ஓ ஆனா banking எல்லாம் confirm government job தானக்கா இல்லை பாதி bank வந்து government ல இருக்கு பாதி bank வந்து என்ன சொல்றது private டும் இருக்கு எல்லா bank கும் government ன்னு சொல்ல முடியாது எல்லா bank கும் private ன்னும் சொல்ல முடியாது ஓ okay okay இப்போ வந்து government job போற மாதிரி நாம இருந்தாக் கூட experience கேப்பாங்க இல்லக்கா அப்படி எல்லாம் இல்லமா நீ first இந்த என்ன சொல்றது TNPSC exam முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோயேன் அஹ் அதை எடுத்துட்டு போயிட்டு உனக்கு எந்த job

ஓ okay okay க்கா கண்டிப்பா நீங்களும் நானும் try பண்ணலாம் நீங்க விசாரிச்சு சொல்லுங்க இன்னும் நல்லா என்னென்ன எல்லாம் படிக்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டு பாருங்க உங்க friends கிட்ட எல்லாம் கண்டிப்பாடா இப்போ ஒரு போன week தான் என் friend டோட அவங்க friend அஹ் போன மாசம் தான் பண்ணி இருக்காங்க TNPSC exam எழுதி post office ல வந்து interview இல்லாம போய் சேர்ந்து இருக்காங்களாம் இப்போ மாசம் இருபத்தைந்தாயிரமோ என்னவோ salary எடுக்குறாங்க ஒண்ணுமே இல்லையாம் வேலை வெறும் அந்த check அடிக்கிற வேலை அப்படித்தானாம் பரவாயில்லை இல்லை அஹ் பரவாயில்லைக்கா பரவால்ல படிக்கிறதுதான் அடிச்சு முடிச்சுட்டும் நல்ல வேலை கிடைக்கும் அதுல interview கூட வைக்கலையாமா அவங்க அதான் ஏதோ ஒரு job போனா நம்ம என்ன சொல்றது ஒரு job போனா interview ல என்ன question கேப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்மளே வேற புதுசே இப்படியே பயந்து பயந்து கேக்குற question க்கு கூட சரியா answer பண்ணாம அதுலயே வேற நாம fail ஆகி நிறைய reject ஆ வேற ஆயிருறோம் இப்ப நம்ம இந்த மாதிரி TNPSC exam எழுதினோம்னா நம்மளுக்கெல்லாம் பயப்படவே தேவை இல்லை interview maximum வைக்க மாட்டாங்க அந்த exam நம்ம எழுதுன sheet எடுத்துட்டு போனாலே போதும் அழகா நம்ம போயிட்டு அவங்ககிட்ட காமிச்சு job ல direct ஆ fresh ஆ இருந்தா கூட கவலைப்படலாம் fresh எல்லாம் கூட நல்லபடியா எடுத்துக்கிறாங்க experience அந்தமாதிரி எல்லாம்கூட எதுவுமே அவங்க கேக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க போகப் போகப் போக salary வந்து நமக்கு increase பண்ணிட்டேதான் இருப்பாங்க அவங்க அப்போ best government job தான் private job கிடையாது போலையே இரண்டும் அதுவும் waste ன்னு சொல்ல முடியாது இதுவும் waste ன்னு சொல்ல முடியாது private job னா என்ன first ஏ salary அதிகமா குடுத்துடுறாங்க government job னா என்ன salary கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க ஏத்தி நமக்கு future ல வந்து நமக்குன்னுட்டு என்ன சொல்றாங்க

அப்போ வந்து யோசிப்போம் ஓய்வு ஊதியம் வாங்கும்போது நினைப்போம் ஐயோ பரவாயில்லையே நமக்கு government job best இப்ப நம்ம பிள்ளைங்க நமக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்மா பிள்ளைங்க பாத்துக்கனும்னாலும் இது எதோ வர்ற காசை வச்சு நம்ம நம்ம life ஐ பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு அந்த time ல நமக்கு தோணும் இல்ல அப்போ பயம் கிடையாது government job போனோம்னா future வந்து jolly ஆ இருக்கலாம் இப்போ உழைச்சா yeah correct correct அதுதாம்மா correct ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து யார்க்கும் பயப்படாம யாருக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம நம்ம மட்டும் பாத்துக்கலாம் யார்கிட்டையும் ஒரு ரூபாய் கை ஏந்தாம நல்ல வேலையில இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அக்கா

நான் என்ன சொல்றேன் திறமைனால முன்னேறுனவுங்களும் இருக்கிறாங்க படிச்ச படிச்சவுங்களால முன்னேறுனவுங்களும் இருக்கிறாங்க எதுவும் என்ன சொல்றது படிப்பும் எ என்ன சொல்றது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது

ஆமா ஆமாக்கா இப்போ வந்து நான் teacher போணும்னா அதுகூட exam இந்தமாதிரி இருக்கு இல்லைக்கா government job ல அஹ் அதுக்கும் இருக்குமா அடுக்கும் நீ apply பண்ணி கூட படிக்கலாம் அதும் ஒண்ணும் பிரச்சினை இல்லை teacher job போணும்னா வீட்ல இது college ல வந்து B com தமிழ் எடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ நான் வந்து B com CA எடுத்துருக்கேன் இப்போ என்னால teacher க்கு join பண்ண முடியுமாக்கா அது நமக்கு தெரியலைமா அது யாராவது teachers course முடிச்சிருக்கிறவங்க கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன்டா அது எனக்கு சரியா தெரியலை தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க திவ்யாக்கான்ட்டு அவங்ககிட்டனா கேக்கலாம் அவங்க teacher தான் முடிச்சி school ல வேலை பாத்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட தான் கேக்கணும் சரி okay நீ ஒண்ணும் கவலைப்படாத நித்யா நான் வேணும்னா என் friends circle ல வேணும்னா கேக்கிறேன் அதுக்கு அப்புறம் இந்த கண்டிப்பா TNPSC க்கு நீயும் apply பண்ணு நானும் apply பண்றேன் நம்ம இரண்டுபேரும் சேர்ந்து வேண்ணா பண்ணலாம் சரி okay மா ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் time போனதே தெரியலை நீயும் வேற பாவம் படிச்சுட்டு இருக்க நானும் பசங்களை விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன் சரி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம்டா okay okay கவிதாக்கா வீட்ல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க safe ஆ இருங்க